அந்த பக்கத்துல யாரோ கோட்ட மாறி தெரிது ஒன்னு.

அதுக்கு மேல பிளஸ் சிம்பல் போட்ட இயேசு குறி இருக்கு.

இந்தப் பக்கத்ல நறைய மீட்டர் பாக்ஸ்லா இருக்கு.

அந்த மூலைல ரெண்டு சாக்கு பை இருக்கு.

அந்த பக்கத்ல டீ தூள் டப்பா ஒன்னு இருக்கு.

இது டி_என் ஃபார்டி த்ரி அப்டினு அங்க நம்பர் ப்ளேட்ருக்கு .

பேங்ல எதொ ஒரு கரண்டு கம்பி தெரிது பெருசா.

அது எல்லோ கலர் காரு .

உள்ள கடைக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க.

ஒருத்தர் கட்டம் போட்ட சட்ட போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு.

அ அந்த பக்கத்துல நறையா செடிங்களா இருக்குது.

அங்க அங்கங்க ஒயிட் கலர்ல ஏதோ ஏணி மார்ருக்குது.

அதுக்கு கீழ கொஞ்சோ தண்ணிலா இருக்குது.

ரெண்டு சைடுலெயு நறைய பூலா பொக்கே மாரி வெச்சிருக்காங்க.

இங்க பீகாக் லாண்ட்ரி அப்படினு அங்க ஒரு போட்ருக்கு .

ஒரு சொட்டர் மாரி ஒன்னு போட்டுருக்காரு.

இண்டிகோஸ் டீ ஹவுஸ் அப்படின்னு அங்க ஒரு கட இருக்கு.

ஆ அதுக்கு அந்த பக்கத்துல ரெண்டு ப்ளூ பஸ் நிக்கிது.

இங்க நெறையா ரேடார் சிக்னல்ஸ்லா வெச்சுருக்காங்க.

அது ஒரு கம்பி கட்டி அதுல துணி போட்ருகாங்க.

அவுரு ஒரு கிரீன் கலர் கோட் மார் போட்ருக்காரு.

எல்லாமே ஒய்ட் கலர் சாக்கு மூட்டைங்க.

அங்க ஒரு தண்ணி கேன் வெச்சிருக்காங்க.

இங்க பந்தி போட்ற மாரி போட்ருக்காங்க.

இங்க நறைய தென்ன மரோல்லா அடக்கி ந நட்டு வச்சிருக்காங்கோ.

அவன் முன்னாடி நல்ல புள்ளு தரையா இருக்குது.

லெப்ட் சைட்ல ரெண்டு மூணு அட்ட பெட்டிங்க இருக்கு.

எல்லாமே ஒய்ட் கலர் சாக்கு மூட்ட.

இது ஒரு மீன் மார்க்கெட்டு .

இங்க நெறைய மரங்களா நட்டு வச்சிருக்காங்க.

அ கலர் கலரா பூ பூத்திருக்கு.

அதுல நெறைய லேம்ப் மாரி லைட்டு தொங்குது.

அந்த பக்கத்துல நறைய மரங்கெல்லா இருக்கு.

நறைய பூச்செடிங்க எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க.

எதோரு டேமிலருந்து தண்ணி வர்து மாரி.

அஹ் ஸ்டேடியம் மார்ரி இருக்கு இங்க.

அங்க ஒரு பெரிய லைட் லேம்ப் தெரியிது.